கம்பரிசன் ஆப்பரேட்டர்ஸ் பற்றிய டியூட்டோரியல் க்கு நல்வரவு கம்பரிசன் ஆப்பரேட்டர்ஸ் இரண்டு வால்யூ களை 2 ஸ்ட்ரிங் களை அல்லது 2 வேரியபிள் களை ஒப்பிட்டு
ஏற்றாற்போல் செயல்படும்
இதற்கு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தப் போகிறேன் முதலில் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இன் கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் தொடங்கலாம் எனது கண்டிஷன் என்னவெனில் ஐஎஃப் 11
ட்ரூ அதன் பின் எல்சே எச்சோ
பால்சே
இந்த அடைப்பு குறிகள் தேவை இல்லாததால் நீக்கப் போகிறேன்
இதை நீக்குவோம்
நீக்குதலில் அதிக கவனம் தேவையில்லை
இதுதான் முதல் கம்பரிசன் ஆப்பரேட்டர்
என்பது கம்பரிசன் ஆப்பரேட்டர்
இதை முன்பே ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ல் பார்த்துள்ளோம் 1 என்பது 1 க்கு சமமாக இருப்பதால் ட்ரூ என்பதை எச்சோ செய்யும்
நமக்கு ட்ரூ கிடைத்துவிட்டது இதை மாற்றப் போகிறேன்
ஐஎஃப் 1 இஸ் கிரீட்டர் தன் 1 என்பதன் மூலம் என்ன விடை கிடைக்கும் என பார்க்கலாம்
பால்சே ஏனென்றால் 1 என்பது 1 க்கு சமம்
பெரியதல்ல
இப்பொழுது 1 கிரீட்டர் தன் ஒர் எக்குவல் டோ 1 என மாற்றிப் பார்க்கலாம் 1என்பது 1ஐ விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் எச்சோ ட்ரூ எல்சே எச்சோ பால்சே
இங்கு ட்ரூ என்பது கிடைக்க வேண்டும் இதையே சிறியது அல்லது சமம் என மாற்றலாம்
உதாரணத்திற்கு சிறியது என்பது பால்சே சிறியது அல்லது சமம் என்பது ட்ரூ
சமமல்ல என்றும் சொல்ல முடியும்
ஐஎஃப் 1 இஸ் நோட் எக்குவல் டோ 1 எச்சோ ட்ரூ ரிஃப்ரெஷ்
இங்கு நமக்கு பால்சே என்பது கிடைக்கும்
ஏனெனில் 1 என்பது 1 க்கு சமம்
இப்பொழுது ஐஎஃப் 1 இஸ் நோட் எக்குவல் டோ 2 எச்சோ ட்ரூ என கூறுவோம்
இங்கு ட்ரூ என்பது கிடைக்கும்
ஏனெனில் 1 என்பது 2 க்கு சமம் அல்ல இவைதான் டியூட்டோரியல் களில் பயன்படுத்தக் கூடிய அடிப்படை கம்பரிசன் ஆப்பரேட்டர்ஸ்
இவற்றை விரிவாகப் பயன்படுத்தினால் இன்னும் தெளிவாகப் புரிந்து கொள்ள முடியும்
வேரியபிள் களை கூட இவ்வகை ஆப்பரேட்டர் களை பயன்படுத்தி சமப்படுத்திப் பார்க்க முடியும்
உதாரணத்திற்கு நும்1 1 நும்2 2
இப்பொழுது அவற்றை மதிப்புகளால் இட மாற்றம் செய்து தொடரலாம்
இவை முன்பு கிடைத்த ட்ரூ எனும் அதே விடையைத் தான் கொடுக்கும்
இப்பொழுது மதிப்புகளை மாற்றிப் பார்க்கவும்
இப்பொழுது நும்1 1 நும்2 1 என்றிருப்பதை கவனிக்கவும்
இப்பொழுது நும்1 என்பது 1க்கு சமமல்ல என்றால் பால்சே ஏனெனில் 1என்பது 1க்கு சமம்
பால்சே என்பது கிடைக்கும்
இவையே அடிப்படையான கம்பரிசன் ஆப்பரேட்டர்ஸ்
இவற்றை நன்றாகப் பழகிப்பார்த்து மேலும் என்ன செய்ய முடியும் என பார்க்கவும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
தமிழாக்கம் நித்யா